மனைவி

குழந்தைகள் அம்ரித் ராய் அகர்வால் மகன், பியாரே லால் அகர்வால் மகன், பார்வதி அகர்வால் மகள் மதம் இந்து மதம் தலைப்பாகை பாதுகாப்பு மற்றும் லஜபதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பஞ்சாபில் ஒரு வலுவான விவசாயிகள் இயக்கம் எழுந்தது இது பகாரி சகன்ஹா இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இயக்கத்தின்போது அரசாங்கம் லாலா லஜபதி ராயை கைது செய்து பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு அனுப்பியது. லாலா லஜபதி ராய், ஓரிரு இடங்களில் விவசாயிகள் கூட்டங்களில் உரையாற்றினார் என்பதில் சந்தேகமில்லை இந்த உண்மைகளை எடுத்துக்கொண்டு சிலர் லஜபதி ராயை இந்த இயக்கத்தின் நாயகனாக காட்டத் தொடங்கி~ தொடங்குகிறார்கள் ஆனால் இந்த இயக்கத்தின் உண்மையான hero அஜித் சிங்கின் பகத்சிங்கின் மாமா கருத்துக்கள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை

லஜபதி ராய் தனக்கு உதவுவார் என்று அஜித் சிங்கிற்கு உறுதியாக தெரியவில்லை இதற்கு காரணம் அஜித் சிங் தனது சுயசரிதையை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் கோபால கிருஷ்ண கோகலே இந்த கதவை உறுதியாக திறந்திருக்கிறார்

கோரி vira~ viceroy யின் த~ தனிச்செயலாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூன் பத்து அன்று கடிதம் அனுப்பினார்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 இழைக்கப்படும் மிகப் பெரிய அநீதியாகும் கடந்த பிப்ரவரி மாதம் நான் லாகூர் வந்த போது அஜித் சிங் அவரை கோழை அரசுக்கு ஆதரவானவர் என்று விமர்சிக்க ஆரம்பித்திருந்தார் ஆரம்பித்திருந்தார்கள் யாரை நபர் அஜித் சிங் பயங்கரவ~ பயந்தவராகவும் அரசுக்கு ஆதவரான ஆதரவானவராகவும் கருதப்பட்டவர் அரசு எதிர்ப்புப் போராட்டத்தில் அவர் எப்படி உதவுவார் என்று எதிர்பார்க்க முடியும். hi இன்னைக்கு education பத்தி பார்க்கலாம் education ன்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய importance ஆ இருக்கு ஒவ்வொருவருடைய life லயும் education இருக்கறதுனால அவங்க life ஏ change ஆகுது education இல்ல அப்படின்னா அவங்க life வந்து ரொம்ப மோசமா இருக்கு education னா என்னங்க இப்போ இருக்குற குழந்தைகள் இருந்து education அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அவ்வளோ importance கொடுக்கிறோம் சின்ன வயசுல இருந்து பெருசாகிற வரைக்குமே படித்தால் மட்டும் தான் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில நம்மளால வாழ்க்கையை run பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு education வந்து important ஆ இருக்கு சில பேருக்கு இன்னமும் education பத்தி தெரியாம இருக்கு அதாவது கிராமப்புறங்கள்லயும் சரி அதைவிட ரொம்ப மோசமா இருக்கிற சரி education ங்றது தெரியாம இருக்கு அவங்களுக்கு நம்ம சில விழிப்புணர்வுகளை கொடுத்தா நல்லா இருக்கும் கல்வினா என்னங்க கல்விங்கறது குழந்தைகளோட அறிவு நல்லொழுக்கம் உடல் மற்றும் மன வளர்ச்சி இருக்குங்க ஒரு சமூக அமைப்ப தான் வந்து கல்வின்னு சொல்றாங்க கல்வியாளர்கள் கூறியபடி

தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்ற அடையாளம் செய்கிறது இது சமுதாய நுட்பத் தகமை~ தகாமையை ஏற்படுத்துவதையும் கல்வி கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் திறன்கள் தொழில்கள் உயிர்த்துளிகள் என்பவரோடு மனம் நெறிமுறை அழகியல் என்பதை சார்ந்து வளர்ச்சியும் சமுதாய வளர்ச்சியும்

இந்த சொல் வந்து எதுல இருந்து வந்துச்சுன்னா லத்தின் மொழியில் இருந்து வந்தது education சொல்லானது வளர்த்தல் என்ற பொருளைக் குறிக்கின்றது மேலும் கற்பித்தல் பயிற்றுவித்தல் இன்னும் பொருளையும் தரும் educo என்ற சொல்லை அடிப்படையாகக் கொண்டது இந்த சொல்லிற்கு ஒத்த சொல் வெளிக்கொணரலாம் உயர்த்திடுதல் முன்னேற்றிடுதல் போன்ற பொருள்களை தரும் educo என்பதாகும் எனவே கல்வி என்பது தகுந்த சூழ்நிலையை உருவாக்கித் தரும் கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் கல்வி என்பது புறத்திலிருந்தும் நம் அகத்திலிருந்தும் செல்வது நம் உடம்பில் உள்ள அறி~ அறிவையும் கருவையும் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை மூலமாக வெளியில் இருந்து செய்திகள் உள்ளே செல்கின்றன அதாவது வரலாற்றுப் பின்னணி பார்த்தீங்கன்னா நிறைய கல்வியானது இடம்பெற்று இருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம், பிளாட்டோ பல்கலை கல்விக்கூடம், பழங்கால ரோமின நகரம் மற்றும் பழங்கால இஸ்லாமிய பள்ளி இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து education க்கு ஒரு important கொடுத்தாங்க பண்டைய காலங்கள்ல மக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து பழகியும் பேச்சு வழக்கிலும் கதைகள் சொல்லியும் கேட்டும் அறிவை வளர்த்துக் கொண்டனர் இந்த பின்னணியில் இருந்து கல்வி முறைகள் உருவாகின எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்து ஐம்பத்து அஞ்சுல எகிப்து பள்ளிக்கூடங்கள் இருந்தன பிளாட்டு கிரகத்தில் உள்ள நகரத்தில் முந்நூத்தி எண்பத்து ஏழில் உள்ள அரசியல் கல்விக்கூடங்கள்

காரணம் ஆயிற்று சீனாவில் பரவி வந்து கருத்துக்கள் இன்று வரை வியப்பாகவும் ஆங்கில நாடுகளில் பின்பற்றி வருகின்றனர் தென் அமெரிக்காவில் ஒருவரை முறையாக கையாண்டு உள்ளனர் ரோமியோ குழுக்கள் வீழ்ச்சிக்கு பிறகு கிறிஸ்துவ திருப்பணிகள் நிறுவனங்கள் அமைப்பு நடத்தி வந்தனர் பிறகு அவற்றில் ஒரு சில பல்கலைக் கழகங்கள் மட்டுமே உருவாக்கி அந்த அந்த ஆயிரத்து நானூத்தி ஐம்பதாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி விரைவாக பரவலாயிற்று கல்வியிலுள்ள இரு பிரிவுகள் முறை சார்ந்த கல்வி முறை சாரா கல்வி முறைசார்ந்த கல்வி தொழில்முறையில் உள்ள ஆசிரியர்கள் கற்பித்தலிலும், பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபடுவர் இதில் கற்பித்தல் நுணுக்கங்களையும் பாடத் திட்டங்களையும் அனுபவங்களையும் உள்ளடக்கியிருக்கும் ஒரு சுதந்திரமான கல்வி மரபில் ஆசிரியர்கள் தமது பாடங்களாகப் பல துறை உள்ள அறிவையும் தகவல்களையும் பயன்படுத்துவர் உளவியல் மெய்பியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அஹ் இதில் அடங்குகின்றன. வானியற்பியல் சட்டம் விலங்கியல் போன்ற சிறப்புத் துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் குறுகிய அறிவுத்துறை சார்ந்த பாடங்களையும் கற்பிப்போம் இவர்கள் பெரும்பாலும் உயர் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவர் குறிப்பிட்ட சில திறன்களைக் கற்க விரும்புபவர் சிறப்புக் கல்வி நெறிகளும் உண்டு வானூர்தி, ஓட்டுனர் பயிற்சி போன்றவை இத்தகைய கல்வி நெறிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் முறைசாரா கல்வி அப்படின்னா என்னங்க முறைசார்ந்த கல்விக்கு முற்றிலும் மாறுபட்டதே முறைசாரா கல்வி இந்த கல்வியில ஒரு வடிவமைப்பு கொண்டது சில பயிற்சிகளையும் மதிப்புகளையும், அறிவையும் வளர்க்க உதவும் முறைகளை இது முறைசாரா கல்வி என்று பொருள் முறை சார கல்வியின் கற்றல் அனுபவம் கல்வியானது கற்ற அனுபவத்தை தருகிறது ஒரு நபரின் கற்றல் அனுபவம் முறைக்கு இந்த கல்வி முறையில் இடம்பெறும் ஒரு குடும்பம் குழந்தைகளுக்கு கலாச்சாரம் மொழி ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கின்றன செய்வன இது செய்யப்படக்கூடாது அறிவுறுத்தல் மற்றும் பழக்கம் வழக்கம் மூலம் தங்கள் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பது ஆகியன முறைசாரா கல்வி ஆகும் முறைசார்ந்த கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட வயது காலமுறை உண்டு ஆனால் எவ்வித கட்டுப்பாடுகள் இல்லாத முறையே முறைசாரா கல்வியாகும் இதில்

அறிவைப் பெறுது~ பெறுவதற்கு நிறைய நூலகங்கள் நூல்நிலையங்கள் போன்றவை உதவுகின்றன. இதற்காகவே இத்தகைய நிறுவனங்கள் சமுதாயத்தின் மானியங்கள் மூலம் நடத்தப்படுகின்றன தொழில் செய்யும்போது பெற்றுக் கொள்ளும் அனுபவக் கல்வி உட்பட ஒருவர் தன் வாழ்க்கைக் காலத்திலும் பெறும் பட்டறிவும் முறைசாராக் கல்வியி அடங்கும் கல்வியானது கற்ற அனுபவத்தைத் தருகிறது ஒரு நபரின் கற்றல், அனுபவம் அது மாணவரின் உடல் வளர்ச்சி, உள் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்வுகளின் வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடங்கிய வளர்ச்சியைப் பெற உதவுகிறது கற்றல் அனுபவத்தில் ஒரு நபரின் பங்கேற்பு என்பது படிப்பு ஆய்வுகள், விளையாட்டு செயல் திட்டத்தில் ஈடுபடுதல், விவாதத்தல், பங்கேற்பு, குழுவேலை போன்றவற்றில் இருக்கிறது ஏனைய கல்வி முறைகள் மற்றும் மாற்றுக் கல்வி முறை மாற்றுக் கல்வி முறை கல்வி வேறு முறையில் கற்பிக்கப்படுகிறது எடுத்துக் காட்டாக மாற்றுப் பள்ளிகள் தானே கற்றல் அதாவது self learning அப்படின்னு சொல்லலாம் self learning னு பார்க்கும் போது இப்பள்ளிகளில் பட்டறிவுக் கல்வி ஆகியவை மாற்றுக் கல்வி முறையில் அறிவைக் கற்பிக்கின்றன மாற்றுக் கல்வி முறையில் தோன்றும் பயனுள்ள கருத்துக்கள் பொதுக் கல்வியிலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டப்பின் நடை முறைக்கு கொண்டு வரப்பட்டன தொல்குடி சார்ந்த கல்விகள் தொல்குடி சார்ந்த கல்விகள் என்பது அந்த நாட்டில் பரம்பரையாக வந்த அறிவு, பண்பாடு ஆகியவற்றையும் கல்வி முறையில் கல்வியானது கற்றல் அனுபவத்தில் பெறுகிறது ஒரு நபரின் கற்றல் அனுபவம் அது மாணவரின் உடலில் உங்கள் மன வளர்ச்சி உணர்வுகளின் வளர்ச்சி ஆகியவற்றையே உள்ளடங்கியது கற்றல் அனுபவத்தில் ஒரு நபரின் பங்கேற்பு என்பது படிப்பு ஆய்வுகள் விளையாட்டு செயல் திட்டம் மற்றும் குழு இவற்றை பொறுத்து அமைகின்றன கல்வியின் கல்வி முறையை சேர்த்து வழங்குவதற்கு பல வகையான படையெடுப்புகளின் அழிந்து வரும் ஒரு இனத்தின் அடையாளமே இவ்வகை கல்வி முறைக்காக வாய்ப்புகள் உண்டு கல்வியின் வளர்ச்சியும் சமூகத்தில் அதன் தாக்கம் எப்படிங்க இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகள் குறைவாகவே கற்றது மனிதனின் நாகரீக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் சேர்ந்து சேர்ந்து வைத்த அனுபவம், அறிவு இதானால் கல்வியின் வளர்ச்சியும் அதிகமாகவே தேவைப்பட்டது சமூகத்தில் ஓர் ஆற்றல் மிக்க உறுப்பினராகவும் விளங்கவேண்டுமென்று சமூக மதிப்புகள், குறிப்புகள், நம்பிக்கை, விருப்பம்

மனவெழுச்சி எதிர் உருப்~ உருவப்படம் பேச்சுவார்த்தை ஆகிய குணங்களின் வழிகாட்டியாக இருந்தது வழிகாட்டியாக இருப்பதால் தான் தனிமனிதனின் வாழ்க்கையும் குறிக்கோள்களையும் அமைக்கும் வாழ்கையில் குறிக்கோள்களை அடைய, அவர்களின் சக்தியும், செயலையும் வழிப்படுத்தும் மனிதனின் அறிவு படைப்பாற்றல் பிரதிபலிப்பு சக்தி போன்றவற்றைப் பெற கல்வி வழிகாட்டியாக உள்ளது குடும்பம் மற்றும் பெண்களின் கல்வி முன்னேற்றம் கல்வி கற்ற கிராம மக்கள் கிராமத்திலிருந்து வெளியேறுவதால் கூட்டுக் குடும்பம் தனிக்குடும்பம் ஆகிறது இதனால் பெண்களின் தனித்தன்மையின் நிலை உயர்ந்துள்ளது அதாவது பெண்களும் வேலைக்கு செல்லும் நிலை நகத்~ நகரத்தில் ஏற்படுகிறது இதனால் பெண்களின் கல்வி நிலை மேம்பாடு அடைந்துள்ள இதனால் குடும்பத்தில் சூழ்நிலையில் ஒருவிதமான மேம்பட்ட நிலையில் அவர்களின் கலாச்சாரமும் பொருளாதாரமும் போன்றவற்றைக் கல்வி நிர்ணயம் செய்கிறது. எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கும் மிகவும் எதிரான ஆயுதமும் கல்வியாகும். பள்ளி பள்ளி என்பது முறையான அமைக்கபட்ட

அடையப் பாடுபடுகின்றார்கள் பள்ளிப்படிப்புக் கல்வி என்பது ஒரு முறையான கல்வித்திட்டம் அறிவு, திறமை, உடல், உள்ளம், மனவெழுச்சி, சமூக சிந்தனை மற்றும் ஆன்மிகச் சிந்தனைகள் ஆகியவற்றை கல்வி அளிக்கும் இடமே பள்ளிக்கூடம் பள்ளிகள் ஒரு திட்ட வரைவின்படி சிறப்பான பாடப்பிரிவுகள் மூலம் மற்றும் அனுபங்கள் தெரிந்துகொள்ளவும் முடியாதவற்றை ஒரு அறையில் சொல்லி கொடுக்கவும் இந்த

இந்தக் கல்வி முறையில் மூன்று வயது முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்படுகிறது இது குழந்தையின் உடல், உணர்வு மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு முக்கியமானது இது குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான அடிப்படையாக விளங்குகிறது தொடக்கக் கல்வி. தொடக்கக் கல்வி என்பது குழந்தை ஐந்து வயதில்~ வயதில் தொடங்கி பத்து வயது வரை கல்வி கற்கும் நிலையை தொடங்கி இதுதான் குழந்தைக்கு கல்வி கற்கும் நிலை என்று புரிய வைக்கின்றனர். இது தான் குழந்தைகளின் சமூக அமைப்புகள், மதிப்புகள், குறிக்கோள்கள், நம்பிக்கை, விருப்பங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடு போன்றவற்றை விதைக்கும் இடம் ஆகும் குழந்தைகளுக்கு முதன்மையான கல்வியை வழங்குவதன் மூலம் முதல் தலைமுறைக்கு கற்போருக்கு வாய்புகள் அளிக்கவேண்டும் மற்றும் நாட்டிற்குப் பொறுப்பேற்க வழிநடத்த ஒரு குழந்தையைத் தயார் செய்வது இதன் நோக்கம் ஆகும் கல்வி எடுத்துக்காட்டாக பல்கலைக்கழகம் தொழிற்கல்வி பள்ளி என வெவ்வேறு விதங்களில் அழைக்கபடுகின்றன இந்த கல்விக்கு ஏற்ப விரிவான கல்வியாக மாற்றம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்திற்கு பாடசாலைகள் அல்லது அதன் ஒரு பகுதியாக இரண்டாம் நிலை உள்ள உயர்நிலைப் பள்ளிகள், நடுத்தரப் பள்ளிகள், கல்லூரிகள் அல்லது தொழில்நுட்ப பள்ளிகள் என்று அழைக்கப்படலாம் இந்த விதிமுறைகளின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை கல்விக்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வேறுபடுகின்றன. ஆனால் முக்கியமான இளம் வயதில் அஞ்சுக்கு பத்து என்ற இந்த கல்வி ஏற்படுகிறது. அமெரிக்காவில்,

உயர்கல்விக்கு அருகே மற்றும் கடந்த காலத்தில் உடல் ஊனமுற்ற நபர்கள் பெரும்பாலும் படிப்பதும் இல்லை குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் மருத்துவர்களால் அல்லது சிறப்பு ஆசிரியாரால் சிறப்பு கல்வி அளிக்கப்படுகின்றன இந்தக் கல்வியில் மிகுந்த அக்கறை கொண்ட ஆரம்ப கால மருத்துவர்கள் இன்று நிருக்கும்~ இருக்கும் சிறப்பு கல்விக்காக அடித்தளத்தை அமைத்துள்ளார் அவர்கள் தனிப்பட்ட அக்கறை அறிவுறுத்தல்கள் மற்றும் செயல்பாட்டுத் திறமைகளில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஆரம்பகாலங்களில் கடுமையான குறைபாடுகள் கொண்டவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்கப்படவில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே சிறப்பு கல்வி வழங்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் இந்த கடினமான கற்றல் அனுபவம் அனைவருக்கும் கிடைக்குமாறு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது பல்கலைக்கழகக் கல்வி அல்லது தொழிற்சாலைக் கல்விகள் இந்த நிலை மாணவர்களுக்கு மேற்படி அல்லது தொழிற்கல்வியாக அமையலாம் இந்த கல்வி அவர்களுக்கு உண்மையான மற்றும் பழமையான அறிவு நம்பிக்கையை உண்டு பண்ணும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கும் அல்லது சமுதாயத்தில் சிறந்த முறையில் சேவைகள் செய்திட வழங்குகிறது வழங்கப்படுகிறது அதாவது அவர்களின் கண்டுபிடிப்புகள், வேளாண்மை, மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபட வாழ்க்க புரிகின்றன கல்வித் துறை என்பது கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களைக் குறிக்கும் அதாவது அரசாங்கத்தின் கல்வித் துறை கல்வி அதிகாரிகள், பயிற்சி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியன அடங்குகின்றன. பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு அங்கு நிறுவனங்கள் கொள்ளப்படுகின்றன கல்வி நிறுவனங்களில் தலை இடாமல் பொறுப்பு முழுவதும் அந்நிறுவனங்களின் முதல்வர்களிடம் கொடுத்து~ கொடுக்கப்பட்டு கல்வியும் தரம் என அறிவிக்கபட்டுள்ளது முன்னேற்றத்திற்கான இலக்குகள் என்பது கல்வி என்னென்ன இலக்குகளை நோக்கிச் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை கல்வி சமுதாயத்தில் மாற்றத்தைக் கொண்டு வர வேண்டும் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தங்கள் இலக்குகளை தாங்கள் விரும்பிய படியே நாடிச் செல்ல வேண்டும் தேசிய தலைமை உடைமை உடைய அஹ் வேண்டும்

Chennai Silks ங்களா? Madam எங்க பையனுக்கு வந்து Marriage ங்க madam அதுக்கு Bulk ஆ Order பண்ணனும் madam கொஞ்சம் எவ்வளவு சொல்றீர்ங்களா? Madam ஆஹ் சாமி Saree அதுபத்தில்லாம் கொஞ்சம் சொல்றியா சாமி ஆஹ் ஆமாம் சாமி நீங்கள் எது சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க Madam ஏனா எனக்கு கொஞ்சம் ஆஹ் என்ன என்ன Design ல்லாம் தெரியாது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த Design சொல்லுங்கள் நானும் எதாவது Design சொல்றேன் ஆஹ் இந்த Kancheepuram பட்டுல்லாம் இருக்குல்லா Madam

அப்படிங்களா Madam சேரிங்க Madam நீங்க கொஞ்சம் Rate ல்லாம் எந்த மாதிரி வரும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆஹ் ஓ இருபத்தையாயிரம் வருங்ளா? ஆனால் எப்படி பட்டு SareeModel பொருத்துங்களா? ஆஹ் சரிங்க Madam அப்போ அந்த மத்த Sarees லாம் என்ன Rate ன்னு Madam சொல்றீங்களா? ஐநூறு ரூபாய்க்கு உள்ளேங்ளா சேரிங்க Madam பூணம் Saree பூணம் Saree ன்னா என்ன Madam அந்த Polyester Saree யா அதுதானுங்ளா? ஓ சேரி சேரி சேரி ma'am அது madam எனக்கு தெரியாதுங்ளா அதுனால கேட்டேங்க Madam ஏனா பிள்ளைங்கள கூட்டு வந்தா அந்த பிள்ளைங்ளுக்கு எதா இந்த ModelDesign ல்லாம் தெரியும். நமக்கு தெரியாது அப்றம் போ என்ட்ட கேட்பாங்கள் என்னென்ன சொல்றீங்கன்னு எதாவது சொல்லிருக்கியா அப்டின்னு கேட்பாங்க நமக்கு தெரியாது. செரிங்க நம்ம இப்ப கடையில வந்து வாங்கில்லாம இல்லன்னா நாங்க அப்டியே திருநெல்வேலி bulk ஆ வீட்ல வந்து கொடுபீங்களா madam

எல்லாமே இருக்கு ஆஹ் Madam இப்போ வந்து Kancheepuram பட்டு வந்து ஓரு பன்னெண்டாயிரம் வற்ற மாதிரி கொஞ்சம் போடுங்க madam

ஆஹ் Work கம்மின்னா எப்டி Madam ஜரிகைல்லாம் ஜரிகைல்லாம் என்னமாறி ஜரிகை MadamGolden ஜரிகைங்களா? எந்தமாறி ஜரிகை Madam ஓ அந்த காலத்துல நாங்கல்லாம் வேற அப்டி அப்டியே Golden ஜரிகைமாறி தான் இருக்கும். இப்போ எப்டின்னு எனக்கு தெரியலையே Madam கொஞ்சம் அதா ஜரிகை வந்து அகலமா இருக்குங்ளா இல்லன்னா சின்ன கம்பி மாதிரி இருக்குங்களா Madam அப்டிங்களா சேரிங்க Madam எப்டி இந்த Checked Type ல இருக்குங்ளா ப்ல Plain ஆ இருக்குங்ளா Madam ஆஹ் Colors ல என்னென்ன Colors ல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா Madam

Sky Blue என்றால் எப்படி அம்மா ஓர் Color ல் இருக்குமா இல்லை இரெண்டு Color வெயிலில் சென்றால் இரெண்டு Color தெரியும் அல்லவா அந்த மாதிரியா Madam ஆஹ் அப்படிங்களா சரிங்கள் Madam இப்பொழுது வந்து Blouse வந்து அதிலேயே இருக்குமா இல்லை தனியாக Readymade ஆ Stich செய்து வைத்திருப்பீர்களா கொஞ்சம் சொல்லுகிறீர்களா Attached Blouse ங்களா Madam இப்பொழுது தனியாக Embroidery செய்து பாசி வைத்தது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா Madam ஆமாம் ஆமாம் Madam ஆஹ் Match செய்து எடுத்துக்கொள்ளலாம் Blouse எல்லாம் ஓன்று எவ்வளவு Madam வரும்

ஆஹ் சரி Madam ஆஹ் சரி Madam ஏனால் வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் வாங்கினால் பிள்ளைகளை எல்லாம் வாங்க சொன்னால் அவர்கள் கொஞ்சம் பார்த்து Correct ஆ வாங்கிக்கொண்டு வந்து விடுவார்கள் நமக்கு ஆமாம் அது தான் Madam கல்யாண விஷயமாக அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு உள்ளார்கள் Madam அதுனால் தான் Madam நான் உங்களுக்கு Call செய்து கேட்கிறேன் கொஞ்சம் பார்த்து நல்ல பட்டாக அனுப்பி வையுங்கள் Madam எனக்கே வயது ஆகி விட்டது நான் கொஞ்சம் Collection சரி இல்லை என்றால் அப்புறம் பிள்ளைகள் என்னை சத்தம் போடுவார்கள் Madam கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் Madam

Madam இருங்கள் Madam கொஞ்சம் ஓர் Call வந்துச்சு Madam ஓர் நிமிடம்ங்க Madam Hello ஆஹ் Madam பேசிவிட்டேன் இந்த Maroon Color லில் உள்ளதா என்று கேட்டார்கள் Madam Maroon என்றால் இந்த பாக்கு Color என்று சொல்லுவார்கள் Madam எங்களுக்கும் பிள்ளைகள் தான் சொன்னார்கள் Maroon Color சொல்லுங்கள் அவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு அந்த Maroon Color எல்லாம் தெரியாது ஆனால் நாங்கள் வந்து என்றால் என்ன இந்த பாச Color இல் இருக்கும்ல அது தானே Madam ஆஹ் சரிங்கள் Madam Border வந்து எந்த மாதிரி BorderMadam இருக்கு Maroon ColorSaree ல பெரியது வராதுங்களா ஆஹ் சரிங்கள் கொஞ்சம் Border மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்குறது மாதிறி ஓர் Maroon Color வந்து கொஞ்சம் எடுக்கறீர்களா Madam கொஞ்சம் பாருங்களேன் Collection வேறு இருக்கிறதா கொஞ்சம் பார்க்கிறீர்களா பிள்ளைகள் ஆசை வைத்து கேட்கிறார்கள் அந்த Color தான் வேண்டும் என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுகிறீரா ஆஹ் சரிங்கள் Madam கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் Madam தேன் Color என்றால் எப்படி Coffe Color ஆ ஓ தேன் ஓ சரிங்கள் சரிங்கள் சரிங்கள் Madam தேன் Color அந்த பிள்ளைகள் எடுக்காது Madam அது கொஞ்சம் என்ன சொல்லுவது இல்லை Madam அது கொஞ்சம் கருப்பாக உள்ளது பெண் அதுனால் கொஞ்சம் அது உடுத்தினால் கொஞ்சம் Matching இருக்காது கொஞ்சம் Dark உம் கொஞ்சம் Thick Color உம் லேசான Color உம் சேர்ந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்கிறீர்களா Green Color என்றால் எப்படி Madam கிளி பச்சையா Ramar பச்சையா என்ன பச்சை Madam ஓ Ramar ஆஹ் ஆமாம் Madam Ramar பச்சை மாதிரி

பன்னிரெண்டாயிரம் வரும்ங்களாஆஹ் சரிங்கள் Madam பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் வேறு கொஞ்சம் Design கொஞ்சம் நன்றாக இருக்கிற மாதிரி எடுக்கிறீர்களா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்றால் Work குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா Madam நன்றாக தான் இருக்கும் நன்றாக தான் இருக்கிறது ஆஹ் சரிங்கள் Madam கொஞ்சம் நன்றாக இருக்கிற Saree ஆ நன்றாக இருக்கிற Color ஆ பார்த்து Whatsapp செய்யுங்கள் Madam ஏனால் நம்ம ஆஹ் Okay ஆஹ் சரிங்கள் Madam ஏனால் நான் ஓர் Color சொல்லுவேன் அந்த பிள்ளைகளுக்கு ஓர் Color பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்காமல் போய் விடும் ஆஹ் சரிங்கள் Madam இப்பொழுது வந்து Ramar பச்சை என்று சொன்னீர்கள் அல்லவா Madam Ramar பச்சையில் ஓர் நான்கு Color எடுத்து வையுங்கள் Madam ஆமாம் Madam அப்புறம் இந்த பாக்கு Color ல் ஓர் நான்கு Color எடுத்து வையுங்கள் Madam அதே Rate ல அதே Design ல ஓர் நான்கு ColorMadam சரி அப்பொழுது ஒன்றும் சரிங்கள் அந்த பாக்கு Color ல இரெண்டு இரெண்டு இரெண்டு எடுத்து வையுங்கள் வேறு Bright ல வந்து வேறு பாக்கு இருந்தால் அதில் இரெண்டு எடுத்து வெய்யுங்கள் Madam ஆஹ் ஆமாம் Madam அது என்ன சொல்வது ஆஹ் ஆஹ் சரிங்கள் Madam அதற்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் மாம்பழம் Color சொன்னீர்கள் அல்லவா அது ஓர் ஓர் ஐந்து Color ல் எடுத்து வையுங்கள் மாம்பழ Color அப்புறம் அதே Model அதே Design ல வந்து வேறு வேறு Color ல எடுத்து வைக்கனும் அதே வேறு வேறு Color Madam மாம்பழம் Color ஆமாம் ஆமாம் Madam ஆமாம் ஆமாம் Madam இப்பொழுது Blouse ல அதற்கு Matching ஆ வருவது மாதிரி Blouse ல வந்து ஓர் Thirty FourSize ல ஓர் Blouse வந்து அந்த அந்த Saree ஏற்ற மாதிரி எடுத்து வைக்கீர்களா இல்லை Madam இப்பொழுது வந்து ஆமாம் Madam ஏனால் வந்து தைப்பவர்கள் திடீர் என்று நன்றாக தைக்கவில்லை என்றால் அப்புறம் Blouse அந்த Time ல நம்ம ஒன்றும் செய்ய முடியாதீர்கள் பார்த்தீர்களா அதுனால் முன்கூட்டியே எடுத்து வைப்பது நல்லது தானே Madam சரி Madam எனக்கு நீங்கள் எடுத்து வையுங்கள் அப்புறம் Blouse எல்லாம் பார்த்தால் இந்த பாசி வைத்தது நூல் வைத்தது எல்லாம் வேண்டாம் Madam இந்த ஜமிக்கை வைத்தது கையில் குத்துவது காலில் குத்துவது Blouse ல வேண்டாம் MadamNeat ஆ

நீங்கள் எடுத்து வைத்து விட்டு என்ன என்ன Saree க்கு நீங்கள் நான் இப்பொழுது சொன்ன Saree க்கு எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் Madam ஆஹ் சரிங்கள் Madam நீங்கள் அதற்கு அப்புறம் மாப்பிளை Dress வந்து என்ன என்ன Rate ல இருக்கிறது Court Type வேறு எது இந்த Court Type என்றால் என்ன அது கொஞ்சம் என்னது Pant உண்டுங்களா அதற்கு Pant வருமங்களா ஓ Okay Madam இல்லை அது Court மட்டும் தானே இல்லை PantCourt சேர்ந்து தானே அது தான் என்ன Color Madam இருக்கிறது அது எனக்கு தெரியவில்லை என்ன Color நன்றாக இருக்கும் எந்த மாதிரி மாப்பிளை வந்து கொஞ்சம் Color தான் Madam அது எதோ அவன் என்னமோ ஓர் Color சொன்னான் MadamCiment Color என்று சொன்னான் Madam எனக்கு அந்த As ல தெரியாது அப்படிங்களா Madam சரிங்கள் Madam நீங்கள் வந்து

Ciment Color உம் எடுத்து வையுங்கள் Madam எனக்கே தெரியாது Madam நீங்கள் அப்புறம்

அப்படி என்றால் அது என்னது Madam கொஞ்சம் தெரியலையே கொஞ்சம் சொல்லுகிறீர்களா எது இந்த Chudithar Type ல் இருக்கும் அல்லவா அதுவா இந்த படத்தில் எல்லாம் எதோ ஓர் படத்தில் வரும் அல்லவா எதோ தாரை தப்பட்டை அந்த படத்தில் போட்டுருப்பார்கள் அல்லவா அந்த மாதிரி தானே Madam ஆஹ் Madam Madam இல்லை Madam கொஞ்சம் இரும்பல் வந்து விட்டது Madam அதுனால் தான் இரும்பினேன் சரிங்கள் Madam ஆஹ் அதில் வந்து என்ன Color Madam இருக்கிறது ஆஹ் எதோ Madam அவன் எதோ தக்காளி சட்னி Color என்று சொன்னான் Madam எனக்கு Color தெரியவில்லை அந்த Color ல் ஒன்றும் அப்புறம் வந்து எதோ

பட்டுஆஹ் பட்டு வேட்டி மாப்பிளைக்கு பட்டு வேட்டி கொடுத்தால் தானே வாங்குவார்கள் ஐயாயிரம் வருமா ShirtMadam சட்டை

ஆஹ் Madam எப்படி Readymade இருக்குமா Madam இப்பொழுது Cloth துணி வாங்கி தைக்க வேண்டுமா Madam சரி நீங்கள் Readymade ஆவே கொடுங்கள் Madam தைப்பதற்கு எல்லாம் Time இல்லை Madam Madam அளவு பார்த்தீர்கள் என்றால் ஓர் நாட்பது Size வந்து நாட்பது வரும் Madam அப்புறம் இந்த எதோ ஒட்டிக்கொ கட்டிக்கோ என்று சொல்லி ஓர் வேட்டி சொல்லுகிறார்கள் அல்லவா Madam அது தான் Madam அவன் வாங்க சொல்லி இருந்தான் அது இருக்கிறதா இருக்கிறதா சரி அப்பொழுது அதுவே போடுங்கள் Madam Madam வேட்டி முழம் வந்து எவ்வளவு Madam இருக்கிறது நான்க எட்ட ஆஹ் வேட்டி முழம் எத்தனை முழம் Madam நான்க எட்ட எட்டு தான சரிங்கள் Madam நீங்கள் அது எடுத்து அந்த ஒட்டிக்கொ கட்டிக்கோ அந்த வேட்டியும் போடுங்கள் Madam அது சரியாக உடுத்த தெரியாது Madam அவனுக்கு என்னது என்ன Madam இடுப்பு Size பார்த்தீர்கள் என்றால் முப்பத்திரெண்டு Madam

நூறு ரூபாய் என்றால் சட்டையும் சேர்த்த அது தான் Madam சட்டையும் சேர்த்து இருக்கிறதா Madam அது தான் Blouse என்று சொல்லுவார்கள் அது சேர்த்து ஓ சரி சரி Blouse ஆஹ் ஆஹ் சரி Madam நீங்கள் அதற்கு எப்படி அந்த உள் துணி உள்ளே ஒட்டு துணி கொடுத்து போடுவார்கள் அல்லவா அந்த உள்ளே துணி கொடுத்து போடுவதற்கு இருக்கிறதா MadamBlouse க்கு ஓ Lining ல ஆஹ் அந்த துணி தான் இல்லை Madam நீங்களே Matching செய்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தீர்கள் என்றால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்னால் அங்கயும் இங்கயும் வந்து அலைய முடியாது Madam நீங்கள் கொஞ்சம் அந்த Color க்கு ஏற்றபடி கொஞ்சம் பார்த்து போடுங்கள் Madam Madam இந்த பட்டு இப்பொழுது Normal பட்டு துணி இருக்கிறதா Madam சாதா பட்டு துணி ஓர் முன்னூறு ரூபாய்க்கு நானுறு ரூபாய்க்கு Ladies க்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா Madam ஆஹ் இந்த சாதாரண பட்டு புடவை சொல்லுவார்கள் அல்லவா Madam சாதாரண பட்டு புடவை அது ஓர் ஐந்நூறு ரூபாய்க்கு முன்னுறு ரூபாய்க்கு எல்லாம் இருக்கிறதா Madam

ஆஹ் சரி ஆஹ் சரி Madam Cotton ல ஓர் பதினைந்து SareeMadam

Plain ஆ இருக்கும் அல்லவா Madam Border எதுவுமே போடாமல் இருக்கும் அல்லவா Design எல்லாம் போடாமல் Plain ஆ இருக்கும் அல்லவா Madam ஆஹ் ஆமாம் Madam அது ஓர் பத்து SareeMadam இதுக்கு எல்லாம் அப்புறம் Inskirt எல்லாம் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அந்த Saree க்கு பட்டு புடவைக்கு Inskirt எல்லாம் போட்டுவிடுங்கள் Madam ஆஹ் சரிங்கள் Madam Madam இப்பொழுது Inskirt மட்டும் எவ்வளவு ஆனது அப்புறம் அது என்னது polyester Saree எவ்வளவு ஆனது Cotton Saree எவ்வளவு ஆனது இதற்கு மட்டும் கொஞ்சம் தனியாக Bill போடுங்கள் அதற்கு அப்புறம் அந்த பட்டு Saree முகூர்த்த பட்டு அதற்கு எல்லாம் தனியாக Bill போட்டு கொஞ்சம் எவ்வளவு என்று சொல்லுகிறீர்களா

நூறு ரூபாயில் எடுத்து கொள்ளுகிறேன் Madam

நானுரு சரி Madam அதில் பத்து சொல்லி இருந்தேன் Madam ஆஹ் Okay Madam அதற்கு அப்புறம் வந்து முகூர்த்த பட்டு அந்த ஆஹ் சரி Madam அப்புறம் இரெண்டு மூன்று Color வந்து அனுப்பி விடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள் அதற்கு Bill போடுவது வேண்டாம் நான் ColorChoose செய்துவிட்டு நீங்கள் அந்த Amount போட்டு கொள்ளுங்கள் Madam Madam அப்புறம் இந்த மாப்பிள்ளை வேட்டி அந்த Court அப்புறம் இனி ஓன்று என்னமோ அந்த Chudithar மாதிரி ஓர் Dress என்னமோ சொன்னீர்கள் அல்லவா அது என்ன DressMadam ஆஹ் அது அது எல்லாம் என்ன Rate என்று கொஞ்சம் சொல்லுகிறீர்களா Madam

இருபதாயிரம் ஆஹ் சரி Madam இப்பொழுது Total ஆ ஆஹ் Total ஆ என்ன AmountMadam வரும்